இது வந்து க ரொ நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்கும்போது.

பக்கத்துல வந்து ஒரு சிமெண்டுல வந்து கட்டுன ஒரு சின்ன பில்டிங் ஃப்ரெண்ட்ல இருக்கு.

அப்புறம் அந்த பீச்சுக்குள்ள சில அ அந்த காட்சி தெரியுது.

இது ஒரு சாமி கோயில்.

இது வந்து ஒரு அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ் ஷாப்ன்னு வந்து போட்ருக்கு.

அப்ரோ ஒருத்தரு ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டு வெளில பொருள் வாங்கறதுக்கு நிக்கிறாரு.

அவருக்கு பின்னாடி ஒயிட் கலர் ல ரெண்டு ஸ்கூட்டி ரெட் கலர் ல ஒரு ஸ்கூட்டி அப்புறம் வந்து ஒரு டி_வி_எஸ் பிப்டி இந்த பைக் எல்லாம் வரிசையா அடுக்கி இருக்காங்க.

இந்த பிஷ்க்க பிஷ் அட்வர்டைஸ்மென்ட் போர்டு வந்து ரெட் அப்பறம் யெல்லோ கலர் கலந்த மாதிரி பிஷ் போட்டோவோட போட்டுருக்காங்க.

இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கு இதுல வந்து கல்லால செதுக்கி ஒரு ஆர்க் மாதிரி பண்ணி இருக்காங்க.

இது ஒரு கடை இந்த கடையில துணி அப்புறம் பேக் அப்புறம் செருப்பு இது எல்லாமே இருக்கு ஒரு ஏ_சி மாட்டி இருக்காங்க ஒரு ஃபேன் இருக்கு.

பிரண்ட்ல ஒரு ரெட் கார் வைட் கார் கிரே கார் ப்ளூ கார் வந்து இருக்கு.

அங்க ஒரு லேடி நின்னுட்டிருக்காங்க அப்றொ ஒருத்தங்க யாரோ வாங்க வராங்க.

இதுல அந்த பில்டிங்கில அந்த கம்பி கம்பியா போட்ருக்கு அதுக்குள்ள ஒரு சிலிண்டர் இருக்கு.

இவங்க சைடு ரெட் கலர் லைட்டு அவங்க பேஸ்லா வந்து அடிச்சிட்டு இருக்கு.

இந்த பீச்ல வந்து ரெண்டு மூணு பாற அதுக்கப்பறோ ஒரு சின்னதா ஒரு போர்டு ஒன்னு வச்சிருக்காங்க குட்டி குட்டி போட் எல்லாம் அங்க வந்து நிக்குது.